இங்க ஒரு பெரிய பில்டிங் ஒன்னு இருக்கு.

அந்த எக் க்ரேவி பக்கத்துல கொஞ்ச தால் சாம்பாரு ஸ்பூனோட வெச்சிருக்காங்க.

இந்த மலைகள்ல ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் கொட்டுது.

இந்த ஃபயர் ஸ்டேஷன் சைடுல இங்கிலீஷ்ல நேம் பிளேட் வெச்சிருக்காங்க.

இங்க சில்ட்ரன்ஸ் வெளயாடற்க்கு நெறையா விதமான விளையாட்டு பொருட்கள் இருக்கு.

இங்க சருங்கி வெளயாட்றக்கு தூரியாட்ரக்குனு பெரிய பெரிய பொருட்கள் வெச்சிருக்காங்க.

ட்ரெயினுக்கு பக்கத்துல த்ரீ லாங்குவேஜஸ்ல எழுதுன மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்காங்க.

ஒரு காட்ருக்கு அது மேல பெட்ருக்கு .

பெட் மேல ரெண்டு பில்லோஸ் இருக்கு பெட்டுக்கு சைடுல ஒரு லாம்ப் இருக்கு.

இங்கன் ரெண்டு பேரு வொர்க் பண்ணிட்ருக்காங்க.

இந்த ஷெட்டுக்கு வெளில ஒரு பெரிய டீ எஸ்டேட் இருக்கு.

ஃபிரண்ட்ல ஒரு ஃபிரேம் ல ஹிந்தில எழுதி ஃபிரேம் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த பில்டிங் பேரு இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க.

இங்க நெறையா மரங்கள் பெருசு பெருசா இருக்கு.

இந்த தியேட்டர் ஹால் ஃபுல்லா லைட் செட்டிங்கோட இருக்கு.

ஸ்கிரீன் மேல ரெட் லைட் செட் பண்ணிருக்காங்க.

அந்த செடிகளுக்கு ஸ் பக்கத்துல நெறைய வீடுகள் இருக்கு.

இந்த கோவில ரெட்டு கலர்ல பெயிண்ட் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த கோயில சுத்தி நறையா செடி கொடி மரங்கள் எல்லா இருக்கு.

சேர்ல பல பேரு கீழ உக்காந்துட்டுருக்காங்க.

இந்த பில்டிங் ஒரு ஆர்க் ஷேப்ல பெரூசா இருக்கு.

இந்த பில்டிங் அப் சைடுலயு நெறைய செடிகள் வளந்துருக்கு.

இந்த பங்க்கோட தடுப்பு நாலு பில்லர்ஸ்னால தாங்கப்படுது.

பெட்ரோல் பங்குக்கு சைட்ல ஒரு கார் பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க பங்குக்கு வெளியில நெறைய லைட்ஸ் எரியிது.

இந்த காருக்கு பக்கத்துல ரெண்டு மரம் பெரிய மரம் இருக்கு.

இந்த ரூம்ல லெஃப்ட் சைட்ல ஒரு டோர் ரைட் சைட்ல ரெண்டு டோர் குடுத்துருக்காங்க.

இது ஒரு ஹோல் சேல் பூ கட.

டிஷர்ட்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கு.

இது ஒரு ஹோல் சேல் புக்கு கட.

புக் ஷாப்புக்கு வெளியில ஒருத்தர் ஹெல்மெட்டோட நிக்கிறாரு.

ஒய்ட் கலர் ப்ளூ கலர் அண்ட் கிரீன் கலரு சேந்திருக்கு.

ஃபிரண்ட்ல ஒரு பில்லர்ல பலூன் வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இந்த ரெஸ்டாரண்டுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல நேம் போர்டு வச்சிருக்காங்க.

ஏ_டி_எம்க்கு வெளியில டூ வீலர் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

ஏ_டி_எம் ஓட டோர் கிளாஸ்ல குடுத்திருக்காங்க ஏ_டி_எம்க்கு வெளியில ரெண்டு டஸ்பின் இருக்கு.

இந்த லாங்குவேஜஸ் ஹிண்டி இங்லிஷ் அப்றோ தமிழ்ல இருக்கு.

ஏ_டி_எம் ஃப்ரெண்ட்ல க்ளாஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

இந்த ஸ்லைடுல நெறைய சில்ட்ரன்ஸ் வெளயான்ட்ருக்காங்க.

இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஃபாரஸ்ட்குள்ள இருக்கு.

இங்க நெறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு.

அந்த ஃபோர்டுல ரெண்டு லாங்குவேஜ்ல எழுதி வெச்சிருக்காங்க.

இங்க ரோடு ஒன்னு போகுது இங்க நெறைய வீடுகள் இருக்கு.

இங்க ஒரு கார் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

அந்த கார்ல நம்பர் பிளேட் இல்ல.